பாதி மீன் கட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு மீனுக்கு மேல இன்னொரு மீன் இருக்கு.

சைடுல ஒரு வயர் போகுது அந்த ஒயர் ரெட் பிளாக் கலர்ல இருக்கு.

இந்த ரெசார்ட் பாக்க ஒயிட் கலர்ல இருக்கு இந்த ரெசார்ட் பக்கத்துல சில மரங்கள் இருக்கு.

சைட்ல பீச் இருக்கு.

சிலைக்கு பக்கத்துல ஒரு போஸ்ட் இருக்கு.

இங்க ஹைலேண்ட் ஹோட்டல்னு இதோட பேரு.

இந்த இடத்துல ரெண்டு பேர் நின்னுட்டுருக்காங்க.

இங்க ஐஸ் பவுல்னு எழுதியிருக்கு இங்கே நறைய கோண்ஸ் அதோட ஃப்ளேவர்டான ஐஸ்கிரீம்ஸ் வச்சிருக்காங்க.

இது ஒரு பெட்ரோல் பங்க் .

இது ஒரு கட இது பாக்க கிஃப்ட் ஷாப் மாரி இருக்கு.

இது ஒரு கடல் சைடு ஃபுல்லா கடலா இருக்கு.

இந்த கோயில்ல ஒரு மனுஷன் நின்னுட்ருகான் அவர் பக்கத்துல ஒரு பாப்பா இருக்காங்க ரெண்டு பேத்தொட ஃபேஸ்ஸும் ப்ளர்ரா இருக்கு.

இந்த வீட்டு பக்கத்துல ஒரு டவர் போஸ்ட் இருக்கு.

இதோ ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூலோட பேரு லெயிட்லா மெமோரில் ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் .

இது ஒரு ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரில நறியா வண்டிங்க பார்க் பண்ணிருக்காங்க இங்க ஒரு லாரி நிக்கிது.

இங்க ஒரு ப்ளூ கலர் கார் நிக்கிது பக்கத்திலயே ரெண்டு டூ வீலர் நிக்கிது.

இங்க ஒரு டேபிள் போட்டிருக்காங்க ஒரு சேர் போட்ருக்காங்க.

சேர் மேல ஒரு கிலாத் போட்ருக்காங்க டேபிள் மேல ஒரு லேப்டாப் இருக்கு.

இந்த பைக்ல இருக்கிறவர் புளூ கலர் ஷர்ட் போட்டுருக்காரு.

நறைய டூ வீலர் தா இருக்கு இங்க ஒரு ரிக்ஷா இருக்கு.

இது பாக்க ரெசார்ட் மாரி இருக்கு சைட்ல ஒரு வழி குடுத்திருக்காங்க.

இங்க ஒரு லைட் போட்றுக்காங்க அந்த லைட் க்லார் அடிக்கிது.

ஒரு ஒயிட் கலர் காருக்கு அடியில ஒரு மனுஷன் வேல பாத்துட்டுருக்கான்.

அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன வீடு இருக்கு இந்த எடத்த சுத்தி மரமா இருக்கு.

இங்க எல்லாருமே அவங்களுக்கான வொர்க்க பார்த்துட்டே இருக்காங்க எல்லாத்தோட தலையிலயும் ஹாட் போட்டுட்டு இருக்காங்க.

இந்த எடத்த சுத்தி தண்ணியா இருக்கு.

அவரோட முகம் பிளர்ரா இருக்கு அது கண்ணாடில தெரியுது.

இந்த மைக் பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கிறா அவ கிரீன் கலர் ட்ரஸ் போட்டிருக்கா அவளோட ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.

சைடுல ஒரு பூச்செடி இருக்கு இந்த செலைக்கு முன்னாடி கொஞ்சோ தண்ணி இருக்கு.